அதான் ஆமா ஆமா ஏன்னா நான் சொன்னவர் கூட அவர் அவருக்கு வந்து Competition இல்ல அவ்வளவா சுத்தி அவளவா ரொம்ப இல்ல அதனால ரொம்ப நல்லா போகுது ஆனா அப்படியிருந்தாலுமே நம்ம வந்து நல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு கவர்ற வகைல இருக்கணும் ரொம்ப ஓரளவுக்கு என்ன சொல்றது எல்லாருமே இங்க தான் போயி வாங்கனும் அப்படின்னு நினைக்கணும் அந்த மாதி நம்ம வச்சுக்கணும் அது நம்ம கைல தான் இருக்கு. ஆமா இந்த எல்லா பொருல்லாம் இருக்கணும் என்ன பொருள்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது நம்ம கடைல ஆஹ் மல்லிக சாமான்ல இருந்து ஆஹ் துணிவக வரைக்கும் கூட நம்ம வெக்கலாம் ஆஹ் ஆமா அதுவும் உன்கிட்ட இருக்கிற ஆஹ் ஐம்பது லட்சம்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணலாம் நல்ல இடத்த ஒன்னு select பண்ணனும் இடம் வந்து ரொம்ப முக்கியம். ஆமா கண்டிப்பா ஏன்னா நல்ல எடத்துல இருந்துதுன்னா நெறைய பேர் வருவாங்க நல்ல எடத்துல இல்லேன்னா எவ்வளவு நல்லா வெச்சாலும் கம்மியா தான் வரும் ஆமாமா கொறஞ்சது ஒரு நாள்ல ஒரு இருநூறு பேராவது bill பண்ணனும் அந்த மாதிரி ஒரு எடமா அதாவது இருநூறு பேர் வந்திடுவாங்கல்ல ஒரு மணி நேரத்தில இருநூறு பேர் வந்தாலே ஒரு பத்து மணிநேரம் வந்துச்சின்ன இருநூறு பேர் இருநூறு பேர் success தான் உம் பத்து மணிநேரம் இருக்கோணும் இல்ல இந்த கடையெல்லாம் தொறந்து இந்த மாதிரி business னாலே பத்து மணிநேரம் உம் கண்டிப்பா பத்து இல்ல பன்னெண்டு பதினாலு மணிநேரம் கூட வெக்கிறாங்க உம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒரு manager கண்டிப்பா வெலைக்கு எடுக்கணும் ஆமாமா அதுதான் இதுல வந்து ஒரு அது ஒரு என்ன சொல்றது நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னான்னா supermarket ல நம்ம maintainer ஆள் போட்டுக்கலாம் எல்லாத்தேமே கவனிச்சிகரதுக்கு ஆளு நம்ம வேளைக்கு வெச்சிக்கலம் அவங்கலால பண்ண முடியும் அந்த உம் hotel எல்லாம் பாதிங்ண்ணா அது one of them அது நம்லே நிண்டு பண்ணா தான் அதுவும் சரி தான் ஏன்னா hotel கள்ள எதாவது சாபட்ல எதாவது பிரச்சின வந்திடுச்சினா பெரிய பிரச்சின ஆயிரும் இல்ல ஆமா அதுவேற இருக்கு அப்புறம் கடைய இழுத்து மூடிட்டு போயிடு வாங்க ஆமா இதுன்னா நமக்கு எல்லா product டுமே கிட்ட தட்ட நம்மளே பொய் எடுக்கனும்னு இல்ல எல்லாம் வந்திடும் வண்டில நமக்கு வந்து குடுத்திடுவாங்க நம்ம இன்னும் சிறப்பா பண்ணோம்னா சில விசயத்த நம்ம நம்மளே போய் ஆஹ் அப்போ நம்ம

ஆமா order போட்டுட்டா எல்லாத்தையும் கொண்டுவந்து போட்ருவாங்கல்ல ஒரு ஒரு ஆஹ் company ல இருந்து மாசம் மாசம் ஆமாமா அந்த மாதி தான் நம்ம order போடோணும்னு கூட இல்ல அவங்க வந்து regular ஆவே வெச்சிப்பாங்க regular ஆவே எந்தந்த இடத்தில எந்த கடைல நெறைய போதானு சொல்லிட்டு அவங்க வ்ந்திடுவாங்க. அவங்களே வந்து உள்ளால போட்டுட்டு போயிடட்டுமானு சொல்லிட்டு அவங்களே போட்டுட்டு bill தந்திட்டு போயிடுவாங்க அப்பாடா நல்ல easy அ வேலையும் முடிஞ்சிடும் அவங்க போடுவாங்க நம்ம super market ல வந்து அதா வேளைக்கு ஆளுங்க இருக்கணும் அவங்க எல்லாத்தையும் இதுபண்ணி வெச்சிடுவாங்க எல்லாத்தையும் அழகா அடுக்கி வெற எந்த பிரச்சினையும் இருக்காது நல்லா ஆமாமா நம்ம நல்லா கடைய நல்லா குழு குளுன்னு வெச்சுக்கணும் ஆமா நீ இப்பெல்லாம்

ஆமா ice கு நல்லா rich ஆ நெறைய அந்த freezer இதல்லாம் வா வாங்கி வெச்சிக்கணும் இல்ல இல்லல்ல அதெல்லாம் அவங்களே குடுத்திப்பாங்க later நம்ம வந்து ஆரம்பத்தில கொஞ்சம் காசு குடுக்கணும்னு நெனைக்கிறேன் இப்போ இப்போ அந்த company யே குடுத்திடும் நம்ம regular ஆ அவங்க கிட்டயே வாங்கணும் அதான் அவங்களுக்கு முக்கியம். அவங்களே supply பண்ணல

அதே மாதி நம்ம வந்து இப்போ உம் cool drinks நாலும் இப்ப நம்ம Pepsi company களுக்கு கோகோ cola company களுக்கு அவங்ககிட்டயே regular எடுக்கணும் அவங்க வந்து குடுத்திடுவாங்க அவங்களே அதுக்குள்ள fridge எல்லாம் குடுத்திடுவாங்க நம்ம அது நம்ம property ஆவாது ஆனா free யாவெ குடுத்திடுவாங்க ஆமா என்னமாதி பெரிய பெரிய brand பொருள்ளெல்லாம் அதுல எந்த பிரச்சினையும் வராது அவங்களே எல்லாத்தையும் manage பண்ணிடு வாங்கல்ல ஏனா அவங்க எல்லா கடைக்கும் நெறைய supply பண்றது அதனால ஆமாமா சில சில உம் நிறுவனம் எல்லாம் அவங்களே எடுத்துப்பாங்க அவங்களே expired ஆயூச்சு பொருளு விக்கவேணாம் அவங்களே எடுத்திட்டு போயிடுவாங்க எந்த பிரச்சினையும் இல்ல அது வந்து எல்லா எல்லா நிறுவனமுமே expired ஆன பொருளெல்லாம் எடுத்திடுவாங்கலே expired ஆனதெல்லாம் நம்ம விக்கக்கூடாது இல்ல சில பெரிய பெரிய நிறுவனம் இப்ப ஆய்ச்சி மசாலா திரும்ப எடுக்கமாட்டாங்க ஏன்னா அந்த பொருள் நல்லா விக்கிற பொருள்தான் அவங்க கட தான் விக்கமாட்டேங்குது

ஆமா expired னா கடைல இருந்திச்சி ஒரு பத்து மாசம் இருந்துது கடைல விக்கல்ல அப்படின்னா அது நமக்கு தான் நஷ்டம் வரும் ஆனா அது ஒவ்வொரு நிறுவனத்த பொறுத்து சில நிறுவனத்தில வந்து இல்ல நாங்க பொருள் விக்கலேனா நாங்க திருப்ப எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்வாங்க அத அவங்களோட இத பொறுத்து

எல்லா எண்ணையும் கடல எண்ண ஆமா கடல எண்ண, தேங்காய் எண்ண ஆஹ் நல்லண்ண வந்து எது இந் எண்ண இருக்கு இல்ல கடுகு எண்ண சொன்னனா கடல எண்ண எல்லா என்னையும் வச்சிருக்காரு எல்லாமே நல்ல பொருள் அதெல்லாம் கூட நம்ம ஒரு ஒரு பகுதில வந்து வைக்லாமமெல்ல super market ல கண்டிப்பா இது ரொம்ப super அ இருக்கும் நீங்க வந்து உங்க மாமா கிட்ட திரும்ப நல்லா உங்களுக்கு அத நல்ல ஒரு விலைக்கு குடுப்பாங்கள்ல ஆமா நல்லா லாபம் வரும் ஆமா அவங்களுக்கும் ஒரு business பண்ணின் மாதி இருக்கும் ஆமா ஆமா அவங்களுக்கும் நெறைய service ஆகும் ஆஹ் அங்க ஒரு

என்ன பொறுள்னா? நீங்க வந்து நீ இப்ப பன்னுவேலே அப்ப அந்த super market ஏ ஒரு brand ஆக்க ஏழும் so all sell எ போயி நெறைய அந்த நான் இல்லேன்னா இந்த உளர் style தான் உன்னோட உன்னோட brand இங் லே போடணும் all sell எ வாங்கி packing பண்ணி உன்னோட brand இங் லே பண்ணா இன்னும் நல்ல லாபமும் கிடைக்கும் அதனால தேறமா

அது packing கெல்லாம் நெறையா ஆமா அந்த அதுமட்டும் இல்ல நம்ம பழவகை யெல்லாம் கூட நல்ல organic க பழவகையாக கூட எடுத்து ஒரு side ல வெச்சன்னா அது நல்ல நல்ல போறு குடுக்கிற இடத்துக்கு தானே இப்பல்லாம் மக்கள் வராங்க ஆஹ் ஆமா இப்பல்லாம் நல்ல இதுக்கு தான் நல்ல வர வரவேற்பு இருக்குது உண்மையா சொல்லனும்னா organic பொருள் கிடக்குறது ரொம்ப கஷ்டம் நல் organizing ன்னு சொல்லி விக்றாங்க ஆனா வந்து உள்ள போயி பார்த்தா தான் தெரியும் அது நெஜமாவே organic கா அது organic ல எவ்வளோ நெறைய கோல்மால்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அத வச்சி அதனால நம்ம வந்து அத அத சரியா பண்ணனும் அத வந்து எந்த விதத்திலயும் கொர இல்லாம சரியான ஒரு organic பண்ணோம்னா கண்டிப்பா மக்கள் வருவாங்க ஆமா அது நம்மளயே ஏமாத்திடுவாங்க நம்ம கடகாரங்க நம்ம போயி வாங்குரப்பையும் இது organic ன்னு சொல்லி அவ ஏதோ ஒண்ணா குடுத்து ஏமாத்திடுவான் அதனால நம்மளும் அத அதுல நம்ம நல்ல போர் போட்டு பண்ணா நல்லா வரும் ஆமா அதுவும் சரி தான் இப்ப என் மாமா வெச்சிக்கிற எல்லாம் எனக்கு தெரியும் அது வந்து எல்லாம் சரியாதான் பன்றாரு ஆனா மத்தவங்களெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது இல்ல உள்ள போயி பார்த்தா தானெ தெரியும் ஆஹ் ஆமாமா

அது வந்து நம்ம நம்மோட பெரும தான் நம்ம ஒரு இடத்த போயி பார்த்து நம்ம அத நல்லா பேசணும் நீங்க வந்து தேறமா எங்களுக்கு நல்ல படி எந்தவொரு குழப்படி பண்ணாம குடுத்திங்கன்னா நாங்க வந்து எத்தின வருஷம் ஆனாலும் உங்ககிட்ட regular அ நாங்க வந்து வாங்கிட்டு போவோம் நீங்க வந்து நீங்க அப்படின்னு நம்ம பேசணும் உம் வெளிநாட்டு பொருளெல்லாம் கூட வாங்கி வெக்கலாம்ல அது எதாவது இருக்கா உனக்கு உம் வெளிநாட்டு பொருளுங்கறப்ப ஒரு சில risk வரும் ஏன்னா அது இங்க விக்கிற பொருளா அத வந்து ஒருத்தங்க வந்து dealer ship எ எடுத்து அத வரியெல்லாம் கட்டி அத இங்க இறக்குமதி பண்ணி அவங்க அத எடுக்கணும் இப்ப நாங்கெல்லாம் அந்த மாதி dealer கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கி வெக்கமுடியும் நம்மளே போயி எடுத்திட்டு வர முடியாது

அந்த பேரிச்சம் பழம்லாம் வாங்கினா நல்லா இருக்கும் அது நல்ல direct ஆ அங்க இருந்து சவுதி அரேபியாவில இருந்து வாங்கணும் உம் அது ஓரளவு பண்ணலாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து all sell அ அங்கிருந்து மொத்த வெல குடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம நம்மளே ஒரு branding பண்ணி அப்படி பண்ணலாம் but அது பெரியளவிலா பண்றப்ப அது வந்து இறக்குமதி இருக்கு ஆனா அந்த வாரியெல்லாம் கட்டாம நீங்க இப்ப என்ன சொல்ல பிரச்சின வரலாம்

ஆமா அது வரி அது இன்னும் கொஞ்சம் தலவழியா இருக்கும் அந்த அந்த எர் விமானநிலையத்தில பல விஷயம் நடக்கும் ஆஹ் ஆஹ் அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க weight பார்த்து அதுவும் சரிதான் அதல்லாம் இல்லாமலே நம்ம நம்ம இடத்தில கிடைக்கிற கிடைக்கிறத வெச்சே நல்ல படியா பண்ணா நல்ல நல்ல ஒரு வியாபாரம் நடக்கும் இல்ல எனக்கு என்னானா எதாவது வெளிநாட்டு பொருழும் வெணும் இந்த மாதி பேரிச்சம் பழம் இல்லன்னா எதாவது எர் வெளிநாட்டு chocolate இந்த மாதி பொருளெல்லாம் வெக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச பண்ணலாம் அது கண்டிப்பா ஆசையா இருக்கின்னா கண்டிப்பா பண்ணலாம் கொஞ்சம் effect பண்ணனும் மற்ற படி எதும் ஆகாது பண்றதுல எந்த சிக்கலும் வராது உம் அதான் நீ இருக்கியே அப்புறம் என்ன பிரச்சின? ஆஹ் நான் என்னால முடிஞ்ச அளவு எல்லா உதவியும் பண்றன் என்ன பற்றி

குழந்தைங்க பிறந்த குழந்தைங்கலொட துணி இதல்லாம் கூட வெக்கலாம்

அதுக்கு பரிசு பொருளெல்லாம் கூட வெக்கலாம் ஆமாமா அது வந்து ஒரு மாடில ஒரு பொருளா அந்த மாதி கூட வெக்கலாம் ஆஹ் ஆமா அது முதல்லே நம்ம அதுக்கு சரியான ஒரு இடத்த தேடி எடுக்கணும் நம்மளோட நம்மளோட திட்டம் பெரிசுனால நம்ம வந்து ஒரு பெரிய இடமா பார்த்து எடுக்கனும் அப்படி இல்லேனா ரெண்டு மூனா எடுத்திருக்கனும் ரேண்டு மூணு மாடி வார மாதி பார்த்து எடுத்தோம்னா நல்லம் அது மாதிரி தான் வேணும் ஆஹ் ஒரு செவ்வாய்கிழமையோ இல்ல புதன்கிழமையோ எதோ ஒரு நாள் அது வந்து offer கூட போடலாம் எந்த மாதி தள்ளுபடி இருவது percent ல ஒரு percent தள்ளுபடி என்ன வாங்கினாலும் அப்பிடின்னு கூட நம்ம ஒரு தள்ளுபடி போடலாம்

ஆமா அதும் நம்ம ஆரம்பிக்கிறப்போ நெறைய தள்ளுபடி பண்ணனும் அப்பதான் மொதல்ல நம்ம மக்கள வாரவெக்கணும் அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் உம் அதுக்கப்புறம் தன்னால வேல நடக்கும்

சரிதான் தள்ளுபடி போட்டா போதும் நம்ம மக்கள் வந்து என்ன குடுத்தாலும் வாங்குவாங்க அப்பவே நம்மளும் அப்படித்தானே

ஆனா தள்ளுபடி குடுக்ரதுல எந்த நல்ல ஒரு ஆலோசன என்னன்னா உம் தள்ளுபடி குடுத்திட்டு இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினா இந்த ஒரு பொருள் வந்து இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு போடணும். அந்த பொருள் வந்து நல்ல ஒரு பொருளா இருக்கணும் ஒரு organic எண்ணையாவோ இல்ல அந்த மாதிரி இருக்கணும் அப்பா தான் அவங்களுக்கு வந்து ஆஹ் இந்த கடைல வந்து நல்ல பொருள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்லாறு மனப்பான்ம வரும்ல ஆமா அது ஒரு நல்ல ஒரு யோசின தான் உம் ஏன்னா தரமான பொருளே நெறைய பேர் வாங்காமலே இருந்து கிட்டிருப்பாங்க வருஷ கணக்கா அவங்க இல்ல நாங்க இந்த எண்ணையே வாங்கிக்ரோம் அப்படின்னு ஒரு மனப்பாண்மைலே இருப்பாங்க இந்த மாதி ஒரு தள்ளுபடி இல்லாம கொடுக்குறது தான் அவங்க அத வாங்குறததுக்கு எண்ணம் அத உண்டுதலா இருக்கும்

அப்ப நம்ம ரெண்டு பெருமா சேர்ந்து பண்ணுவோமா super market எ ரெண்டு பெரும் சேர்ந்து ஐய்யோ நான் ஒரு ஐம்பது லட்சம்

நான் வந்து எல்லா விதத்திலயும் உனக்கு help பண்றன் அதபத்தி கவலைப்படவெண்டாம் உம் நல்லது உம் இன்னும் நெறைய நம்ம இத பத்தி correct ஆ எல்லாத்தையும் correct ஆ நம்ம plan பண்ணி பண்ணனும் எந்த விதத்திலயும் நம்ம வந்து ஒரு தவறுதலான முற பண்ணக்கூடாது correct ஆ இப்படி பண்ணா இப்படி வரும் அந்தந்தத அத correct ஆ பண்ணோம்னா இதுல எந்த பிரச்சினையும் வராது இதுல வந்து சிக்கல்வலே கம்மி கம்மியான ஒரு விஷயம் இந்த super market அதனால தான் நான் இத சொன்ன எனக்கும் நல்ல ஆலோசன வந்திருக்கு என்னன்னா இந்த கொரியன் பொருளல்லாம் இருக்குல்ல அந்த நூது அறைய பொருளுக்கு கொரியன் பொருள் அத வெச்சா கண்டிப்பா நெறைய பேர் வருவாங்க ஆமா இப்ப அது ஒரு எர் இதும் நல்ல business

ஆமா கொரியன் பொருளெல்லாம் எடுத்து வெச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும் business கு ஆமா அதே மாதிரி கட முன்னாடி சின்னதா நம்ம எதாவது ஒரு சவர்மாவோ இல்லேனா எதாவது ஒரு sandwich அப்படி இந்த மாதிரி திண்றதுக்கு எதாவது வெச்சன்னா அதுவும் ஒரு attraction அதும் ஒரு editional உம் ஆமா கண்டிப்பா இப்ப நல்ல இது பழ juice அத மாதி வெச்சா கூட இந்த வெயில்கல்லாம் நல்லா போகும் ஆமாமா கோடைகாலத்தில அது தான் best ஆமா நான் வந்து கடைக்கும் பார்த்தான்னா இந்த பாணி பூரி பூரி இந்த மாதி வெச்சிருப்பாங்க எதாவது juice இருக்கும் soup item இந்த popcorn இந்த மாதி கொஞ்ச item வெச்சிருப்பாங்க சில இடத்தில அது வந்து நல்லா இருக்கும் business கு அது help பண்ணும்

நம்ம வந்து இன்னும் ரொம்ப தரமா பண்ணனும் அப்பதான் நல்லா வரும் ஆமா இருக்கிறத விட நல்லா பண்ணா என்ன சொல்றது business வந்து கொடிகட்டி பறக்கும்னு சொல்லலாம் ஆமாமா இப்ப நான் கூட சொன்னே இல்ல என் நண்பன் கூட என்னன்னா உம் first முதல்ல அவன் வந்து உன்னதான் உண்ண விட்டுட தான் அவனோட திட்டமே ஆனா அது வந்த வருவாயில அவனுக்கு ரெண்டு வருஷத்திலே double மடங்கு அவனோட முதலீடெல்லாம் அதனால அவன் என்ன பண்ணா இன்னொரு brand தொடங்கி இப்போ அந்த brand உம் ரொம்ப நல்லா போறனால இப்ப மூணாவது brand உம் தொடங்க போவதாக சொன்னான் பரவால்லயே நல்லா போகுது போல busines ஆமாமா so அத நல்லதொரு இடத்த நம்ம பண்ணி நம்ம நம்மளோட கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பத்து வருஷசத்தில நெறைய இப்ப நம்மழும் கண்டிப்பா பண்லாம் நீனும் எனக்கு கண்டிப்பா help பண்ணனும் அப்பதான் நானும் பண்றதுக்கு easy யா இருக்கும் ஆமாமா இப்ப யோசிச்சி யோசிச்சி யோசிச்சி பார்க்கிற தான் எனக்கு நானும் invest பண்ணலாம்னு தோணுது கண்டிப்பா பண்ணு நான் ஐம்பது percent போட்றோம் உன்னால முடிஞ்சத நீ போடு நாம ரேண்டு பெருமே சேர்ந்து business பண்ணலாம் ஆமாமா நான் இன்னம் கொஞ்சம் யோசிக்கணும் ஆனா நல்ல திட்டம் உம் கண்டிப்பா யோசிச்சி நீ பொறுமையா சொன்னா போதும்

இன்னும் ஆஹ் சொல்லு அதான் இந்த குழந்தைகளுக்கான அந்த விளையாட்டு சாமானம் அது வந்து இன்னும் இந்த பெண்கள் போட்டற அணிகள் அணிகள் எல்லாமே வெக்கலாம்

ஆமாமா ஏன்னா இப்ப மக்கள் வந்து ஒரு விஷயம் வாங்கணும்னு தான் வருவாங்க ஆனா இப்போ எல்லாரும் குடும்பத்தோட வருவாங்க அப்புறம் குழைந்தைங்கல்லாம் பார்க்கிறப்ப ஒரு நாள் வர்றப்ப இவங்க பார்த்து கேட்கும் எப்படியும் இன்னொரு வாட்டி வர்ரப்ப அவங்க வாங்கத்தான் போறாங்க அது ஒரு அது ஒரு வியாபார கண்டிப்பா ஏன்னா ஒரு கடேல வரும் பொது எல்லாமே ஒரே இடத்தில வாங்கினா நல்லாயிருக்கும் நினைக்கிறது தானே super market எ ஆமாமா இப்ப நம்ம saravana stores இவங்கல எல்லாரோட வெ ற்ரிக்கும் காரணம் அதுதான் அதுவந்து இப்ப நான் இப்ப நெறைய பேர் பண்ணிட்டான்ங்க அத நம்ம நம்மளும் அதே வெல எடுத்து இன்னும் நல்லா சிற்றப்பா

ஆமா நான் கண்டிப்பா நம்ம control அவங்கெல்லாம் பண்ரதுல இருந்து அப்ப தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்ப தான் மக்களுக்கு வந்து ஆஹ் இந்த இடத்தில இன்னம் தரமா இருக்கும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்கும் ஆமாமா மக்களுக்கு இப்ப கிடைக்காத ஒரு விஷயம்னா தரம் தான் ஏன்னா எல்லாம் டஜன் மடங்கில வாங்கி அப்படியே போட்டுடாங்க அதுல எது தரமானது என்னதான் தெரியமாட்டேங்குது உன்ம அதுமாதி நம்ம வந்து இந்த ஆடை இதல்லாம் வெச்சாலும் நம்ம அத நல்லா தரமானதா வெக்கணும் ஆமா கண்டிப்பா கம்மியா இருந்தாலும் பிரச்சின இல்ல உம் சொல்லுங்க பண்ணதான் போறோம் கண்டிப்பா நம்ம வந்து சீக்கிரமா பார்க்கணும் இத பத்தி இன்னம் பேசலாம் நீயும் யோசி ஆமா சரியா யோசிச்சி நல்ல ஒரு முடிவா சொல்லு எனக்கு அப்பப்போ நெறைய யோசின வரும் நான் அதெல்லாம் அப்படியே எழுதி வெச்சிக்கிறேன் நீ எழுதி வெச்சிக்கோ உம் சரி சரி சாப்டாச்சா ஆமாமா நீ சாப்டாச்சா ஆஹ் சாப்டாச்சு தூங்க போறோம் அதான் உம் உனக்கு பேசிட்டு தூங்கலாம்னு பண்ணேன் எல்லாரும் தூங்க போயாச்சு அதான் நானும் போப்போற சரி சரி சரி வாழ்த்துக்கள் அப்புறமா பார்க்கலாம் ஆஹ் ஆஹ் சரி வெக்கிறன் bye ஆஹ் சரி ஏலே அதித்தி எப்படி இருக்கிற நான் நல்லா தான்ல இருக்கிறேன் நீ எப்படில இருக்கிற நான் நல்லா இருக்கிறேன் இந்த பையன் எப்படி இருக்கிறான் நான் நல்லா இருக்கேன் அனன்யா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் அனிதா அப்பறம் விவசாயம்லாம் பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க

அந்த side போகலைனாலும் ஒரு அளவுக்கு தெரியும் உனக்கு ஏதாவது தெரியுமால என்னையவால கேக்குற

ஆஹ் எனக்கு தெரியாததுலாம் இல்ல நம்ம அனிதாவுக்கு தெரியுமானு கேளுலே first டு எனக்கு எல்லாமேல்லாம் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சராசரியான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே விவசாயத்துல இருந்து தான் கிடைக்குது பாலு சாப்பாடு அப்பறம் நம்ம போட்டுக்கிற துணிமணி இருக்கிற நூலு எல்லாமே விவசாயத்துல இருந்து தானே கிடைக்குது இதை நீங்க ஒத்துக்குறீங்களா அதித்தி கண்டிப்பா நீ அனிதா நான் எனக்கு நீ உனக்கு தெரியலன்ற ஆனா அதுலயாவது ஒரு அளவுக்கு தெரியுது எனக்கு தெரியுன்றேன் எனக்கு தெரியவே மாட்டேங்குது அனன்யா என்னயை நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்கு அனன்யா எனக்கு தெரியும்டா பிரியாணி குண்டான first வச்சி இருந்தா போய் சாப்பிட மட்டும் தான் தெரியும் சரில சரில சரி நம்ம கிண்டல் கேலி எல்லாம் விட்டு அடுத்து என்ன பேசலாம்னு பத்தி பார்க்கலாமா உரத்த பண்ணி பத்தி என்ன அனிதா நினைக்கிற உரங்கள் எல்லாம் நின என்ன பயன் அது அது அதோட பயன்கள் எல்லாம் சொல்லேன் கொஞ்சம் இயற்கை உரத்த தான் வந்து நா

நா வந்து சிபாசிபாரிசு பண்ணுவேன் ஏனா அந்த பூச்சிமருந்தெல்லாம் chemicals use பண்ணி chemicals அ வச்சு தயாரிக்கிறதுனால செடி நாசமா போகுதோ இல்லயோ மண்ணோட வளம் நாசமா போகிறுது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ப இயற்கை உரங்களை பயன்படுத்துனோம்னா நம்மளோட மண்ணோட வளம் எங்கயும் கெடாமல் இருக்கும் ஆஹ் நீங்க எதாவது சொல்ல விரும்புறீங்களா அனன்யா ஆஹ் ஆமா அஹ் என்ன பொருத்தவரைலேயும் எங்க ஊரு பக்கம்லாம் வந்து இந்த potash உ ஆஹ் இந்த urea அதெல்லாம் போடுவாங்க முன்னாடியெல்லாம் எனக்கு சின்னபிள்ளையா நான் இருக்கும் போதெல்லாம் வயல்ல first